அந்த மிரர சுத்தி நறைய லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

சைடுல இருக்கிற ரேக்ஸ்ல நெறைய பாக்ஸ்சஸ் அடுக்கி வச்சிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு பெரிய மரம் இருக்கு.

பேக் சைடுல நெறையா டூ வீலர்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த எடத்த சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த எடத்த சுத்தி கொஞ்சொ மரங்கள் இருக்கு.

அதுல இருக்குற டேபிள் மேல கேண்டில்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க.

இந்த எடத்துல கொஞ்சம் பேர் யோகா பண்ணிட்டு இருக்காங்க.

ஃப்ரெண்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு.

இந்த எடத்துல ஒரு பெரிய டெரஸ் இருக்கு.

அதுல அங்கங்க நடுவுல மரங்கள் இருக்கு.

சைட்ல ஒரு மிரர் ரேக் இருக்கு.

பேக் சைடுல பெரிய பேனர் வச்சுருக்காங்க.

இந்த எடத்துல சென்டர்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு.

அதுக்கு சென்டர்ல ஒரு பேனர் கட்டி இருக்காங்க.

அந்த எடத்த சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த ஆமையோட மேல் சைடு ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கு.

ஃபிரண்ட்ல இருக்கிற வால்ல ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

இதுல ஒரு பெரிய பில்டிங் இரண்டு ஃப்ளோரா இருக்கு.

முன்னாடி கொஞ்சோ பேர் நின்னுட்டு இருக்காங்க.

பேக் சைடுல இருக்கற வால்ல ஒரு பெரிய பேனர் இருக்கு.

இந்த எடத்துல ஒரு கட இருக்கு.

கீழ ஒரு பெரிய பாக்ஸ் வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெரிய டிபார்ட்மென்டல் ஸ்டோர் இருக்கு.

இந்த எடத்துல ஒரு பெரிய கட இருக்கு.

ஃபிரெண்ட்ல ஒரு பெரிய ஃபிளவர் வாஷ் வெச்சுருக்காங்க.

அதுக்கு ரெண்டு சைட்லயும் ப்ளெய்ட்ல ஃபிளவர்ஸ் வெச்சுருக்காங்க.

இந்த எடத்துல ஒரு கார் நின்னுட்டிருக்கு.

அதோட ஃப்ரண்ட் சைடு ஓப்பன்ல வச்சிருக்காங்க.

இந்த எடத்துல கொஞ்சோ மரங்கள் இருக்கு.

அங்க சைடுல ஒரு கிரே கலர் வீடிருக்கு.

கடைக்கு முன்னாடி கொஞ்சம் பாக்சஸ் வெச்சிருக்காங்க.

சைடுல ஒரு பெரிய மிரர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.

இந்த எடத்துல ஃபிரண்ட்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு.

ரைட் சைட்ல கொஞ்சம் சேர்ஸ் போட்ருக்காங்க.

இந்த எடத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கட இருக்கு.

அவுட் சைட்ல டேபிள் அண்ட் சேர்ஸ் போட்ருக்காங்க.